ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு போஸ் குடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி நறைய சேர்ஸ் வெச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு பைய ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ப்ளூ கலர் பேண்ட் போட்டு இருக்கா.

அது பக்கத்துல நல்ல ரூம் மாதிரி கட்டிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு காலேஜ் பிச்சர் காட்றாங்க அதுல முன்னாடி போர்ட்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ன்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க.

எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

ஒருத்தரு ஃபோன் பேசிட்ருக்காரு இன்னொருத்தர் பாக்கெட்குள்ள கை விட்டுட்டு நிக்கிறாரு.

இந்த பிக்சர்ல பெரிய பெரிய மலைங்க இருக்கு.

அந்த மலைங்களுக்கு கீழ ஒரு சின்ன கார் போய்ட்டுருக்கு.

நறைய மரோ இருக்கு அதுக்கு கீழ ஒரு கோயில் மாரி இருக்கு.

அவுங்க பென்சில் பவுச் பென்சில் எல்லா வச்சிருக்குறாங்க சார்ட் வச்சிருக்காங்க ஆஷ் கலர் டெஸ்க் அவங்களோடுது பிங்க் கலர் ஒயிட் கல்லு ப்ளூ கலருனு அவுங்க யூனிஃபார்மு இருக்கு.

பஸ்லருந்து எறங்கிட்ருக்காங்க பஸ்சுக்கு பின்னாடி நெறைய பேர் போயிட்ருக்காங்க பஸ்சுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கடை இருக்கு.

பக்கத்துல நிங்கு நெறையா கல்லுங்க தேங்கி தேங்கி அங்கங்க இருக்கு அதுக்கு பக்கத்துல நெறையா தென்ன மரோங்க இருக்கு.

இந்த பிச்சர்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.

இந்த போட்ல எஸ்_எம்_டி ட்ரான்ஸ்போட் அப்டின்னு இருக்கு.

சில வே வார்த்தைங்க வெள்ள கலர்லயு மஞ்ச கலர்லயு இருக்கு.

பின்னாடி ஒரு போர்ட்ல வீடு மாரி இருக்கு அதுல ஒரு புத்தர் செலையு ஒட்டிர்க்கு பக்கத்துல புக்குங்கெல்லா அடக்கி வெச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ரெண்டு ரெஸ்டாரன்ட் இருக்கு.

பக்கத்துல ரெட் கலர் ஷாப்ல நறைய பேர் வாங்கிட்ருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு பெரிய வீடா காட்றாங்க.